C ல் மல்ட்டிபிள் மற்றும் ஹைரார்ச்சிக்கல் இன்ஹெரிடன்ஸ் குறித்த ஸ்போகன் டுடோரியலுக்கு நல்வரவு
இந்த டுடோரியலில் நாம் கற்கபோவது மல்ட்டிபிள் இன்ஹெரிடன்ஸ் ஹைரார்ச்சிக்கல் இன்ஹெரிடன்ஸ்
இதை ஒரு உதாரணத்தின் உதவியுடன் செய்யலாம்
இதை பதிவுசெய்ய நான் பயன்படுத்துவது உபுண்டு இயங்குதளம் பதிப்பு 1110 g கம்பைலர் பதிப்பு 461 மல்ட்டிபிள் இன்ஹெரிடன்ஸ் ல் ஒன்றுக்கும் மேற்பட்ட பேஸ் கிளாஸ் ல் இருந்து டெரைவ்ட் கிளாஸ் இன்ஹெரிட் செய்கிறது
இப்போது மல்ட்டிபிள் இன்ஹெரிடன்ஸ் க்கான உதாரணத்தைக் காண்போம்
ஏற்கனவே எடிடரில் கோடு ஐ டைப் செய்துவைத்துள்ளேன்
அதை திறக்கிறேன்
நம் பைல் பெயர் multipleசிபிபி என்பதை கவனிக்கவும் இந்த ப்ரோகிராமில் மாணவரின் பெயர் வரிசை எண் மதிப்பெண்கள் மற்றும் சராசரியைக் காட்டுவோம்
கோடு ஐ விளக்குகிறேன்
இது நம் ஹெடர்ஃபைல் அயோஸ்ட்ரீம் இங்கே ஸ்ட்ட் நேம்ஸ்பேஸ் ஐ பயன்படுத்துகிறோம் பின் கிளாஸ் ஸ்டூடென்ட் ஐ கொண்டுள்ளோம் இது பேஸ் கிளாஸ்
இதில் இன்டிஜர் வேரியபிள் roll no மற்றும் கேரக்டர் வேரியபிள் நேம் ஐ கொண்டுள்ளோம்
இவை புரொடெக்டட் ஆக டிக்ளேர் செய்யப்பட்டுள்ளன
பின் மற்றொரு கிளாஸ் exam inherit ஐ கொண்டுள்ளோம் இதுவும் ஒரு பேஸ் கிளாஸ்
எனவே இங்கே இருbase கிளாஸ் கள் ஸ்டூடென்ட் மற்றும் exam inherit உள்ளன இதில் புரொடெக்டட் ஆக 3 variableகள் சப்1 சப்2 சப்3 உள்ளன
ஏனெனில் புரொடெக்டட் variableகளை டெரைவ்ட் கிளாஸ் மூலம் அணுக முடியும்
இப்போது டெரைவ்ட் கிளாஸ் ஆன கிளாஸ் கிரேட் ஐ கொண்டுள்ளோம்
இது பேஸ் classகளான - கிளாஸ் ஸ்டூடென்ட் மற்றும் கிளாஸ் exam inherit ஐ இன்ஹெரிட் செய்கிறது
இதில் பிரைவேட் ஆக டிக்ளேர் செய்யப்பட்ட இன்டிஜர் வேரியபிள் ஏவிஜி ஐ கொண்டுள்ளோம்
பின் பப்ளிக் functionகளாக பங்ஷன் input display average input exam மற்றும் display exam ஐ கொண்டுள்ளோம்
பப்ளிக் ஆக டிக்ளேர் செய்யப்பட்ட இன்டிஜர் வேரியபிள் டோட்டல் ஐ கொண்டுள்ளோம்
பின் மாணவரின் வரிசைஎண் மற்றும் பெயரை ஏற்க இன்புட் பங்ஷன் ஐ பயன்படுத்துகிறோம்
டிஸ்ப்ளே பங்ஷன் ல் மாணவரின் வரிசை எண் மற்றும் பெயரைக் காட்டுகிறோம்
இங்கே பங்ஷன் input exam உள்ளது இங்கே மூன்று பாடங்களின் மதிப்பெண்களை சப்1 சப்2 மற்றும் சப்3 ஆக ஏற்கிறோம் பின் display exam பங்ஷன் ல் மூன்று பாடங்களின் கூடுதலை கணக்கிட்டு அச்சடிக்கிறோம்
பங்ஷன் அவரேஜ் ல் சராசரியை கணக்கிடுகிறோம்
இது நம் மெயின் பங்ஷன்
இதில் டெரைவ்ட் கிளாஸ் ஆன கிளாஸ் கிரேட் க்கு ஒரு ஆப்ஜெக்ட் ஜிடி ஐ உருவாக்குகிறோம் பின் மேலுள்ள அனைத்து functionகளையும் கால் செய்கிறோம் இது நம் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்
இப்பொது ப்ரோகிராமை இயக்குவோம் Ctrl Alt மற்றும் ட் விசைகளை ஒருசேர அழுத்தி டெர்மினல் விண்டோவை திறக்கவும்
கம்பைல் செய்ய டைப் செய்க g ஸ்பேஸ் மல்ட்டிபிள் டாட் சிபிபி ஸ்பேஸ் ஹைபன் ஒ ஸ்பேஸ் மல்ட்
எண்டரை அழுத்துக டைப் செய்க டாட் ஸ்லாஷ் மல்ட்
எண்டரை அழுத்துக இங்கு காண்பது Enter ரோல் no 3ஐ கொடுக்கிறேன் Enter Name பிரதம் என கொடுக்கிறேன் Enter மார்க்ஸ் ஒஃப் சப்ஜெக்ட்1 67 ஐ கொடுக்கிறேன் சப்ஜெக்ட்2 க்கு 78 மற்றும் சப்ஜெக்ட்3 க்கு 84 காட்டப்படும் வெளியீடு ரோல் நோ is 3 நேம் is பிரதம் டோட்டல் is 229 அவரேஜ் is 76 இதுதான் மல்ட்டிபிள் இன்ஹெரிடன்ஸ்
இப்போது ஹைரார்ச்சிக்கல் இன்ஹெரிடன்ஸ் ஐ காண்போம்
நம் ப்ரோகிராமுக்கு வருவோம்
ஹைரார்ச்சிக்கல் இன்ஹெரிடன்ஸ் ல் ஒருbase கிளாஸ் ல் இருந்து பல டெரைவ்ட் classகள் இன்ஹெரிட் செய்கின்றன
நம் பைல் பெயர் ஹைரார்ச்சிக்கல் டாட் சிபிபி என்பதை கவனிக்கவும் இப்போது கோடு ஐ விளக்குகிறேன்
இது நம் ஹெடர் பைல் அயோஸ்ட்ரீம்
இங்கே ஸ்ட்ட் நேம்ஸ்பேஸ் ஐ பயன்படுத்தியுள்ளோம் பின் பேஸ் கிளாஸ் ஆன கிளாஸ் ஸ்டூடென்ட் ஐ கொண்டுள்ளோம் இதில் இன்டிஜர் variableகளாக ஆக roll no
சப்1 சப்2 சப்3 மற்றும் டோட்டல் ஐ கொண்டுள்ளோம்
பின் கேரக்டர் வேரியபிள் ஆக நேம் ஐ கொண்டுள்ளோம்
இவை புரொடெக்டட் ஆக டிக்ளேர் செய்யப்படுகின்றன
இங்கே மற்றொரு கிளாஸ் ஷோவ் ஐ கொண்டுள்ளோம் இது டெரைவ்ட் கிளாஸ்
இது கிளாஸ் ஸ்டூடென்ட் ன் பண்புகளை இன்ஹெரிட் செய்கிறது இதில் இரு functionகள் இன்புட் மற்றும் டிஸ்ப்ளே உள்ளன இவை பப்ளிக் functionகளாக டிக்ளேர் செய்யப்படுகின்றன
பங்ஷன் இன்புட் ல் மாணவரின் வரிசை எண் மற்றும் பெயரை ஏற்கிறோம்
பங்ஷன் டிஸ்ப்ளே ல் மாணவரின் வரிசை எண் மற்றும் பெயரை காட்டுகிறோம்
பின் கிளாஸ் எக்ஸாம் என்ற மற்றொரு டெரைவ்ட் கிளாஸ் உள்ளது இதுவும் கிளாஸ் ஸ்டூடென்ட் ஐ இன்ஹெரிட் செய்கிறது இரு டெரைவ்ட் classகள் கிளாஸ் எக்ஸாம் மற்றும் கிளாஸ் ஷோவ் இருப்பதைக் காணலாம் இரு classகளும் கிளாஸ் ஸ்டூடென்ட் ஐ இன்ஹெரிட் செய்கின்றன கிளாஸ் எக்ஸாம் ல் பப்ளிக் ஆக டிக்ளேர் செய்யப்பட்ட இரு functionகள் input exam மற்றும் டோட்டல் மார்க்ஸ் உள்ளன
இங்கே பங்ஷன் input exam ஐ அணுகுகிறோம் இது மூன்று பாடங்கள் சப்1 சப்2 மற்றும் சப்3 ன் மதிப்பெண்களை ஏற்கிறது பின் total marks பங்ஷன் ஐ கொண்டுள்ளோம் இது மூன்று பாடங்களின் மதிப்பெண்களைக் கூட்டி மொத்தத்தை அச்சடிக்கிறது
இது நம் மெயின் பங்ஷன்
இதில் மூன்று classகளின் objectகளை ஸ்ட் ஸ்வ் மற்றும் எம் என உருவாக்குகிறோம் பின் இந்த ஆப்ஜெக்ட் களை பயன்படுத்தி மேலுள்ள functionகளை கால் செய்கிறோம்
swinput eminput exam swdisplay emtotal marks இது நம் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்
இப்போது ப்ரோகிராமை இயக்குவோம்
டெர்மினலுக்கு வருவோம்
ப்ராம்ப்ட் ஐ துடைப்போம்
கம்பைல் செய்ய டைப் செய்க g ஸ்பேஸ் ஹைரார்ச்சிக்கல் டாட் சிபிபி ஸ்பேஸ் ஹைபன் ஒ ஸ்பேஸ் ஹியர் எண்டரை அழுத்துக டைப் செய்க டாட் ஸ்லாஷ் ஹியர் எண்டரை அழுத்துக Enter ரோல் no 4 ஐ கொடுக்கிறேன் Enter Name அஸ்வினி என கொடுக்கிறேன் Enter மார்க்ஸ் ஒஃப் சப்ஜெக்ட்1 87 ஐ கொடுக்கிறேன் சப்ஜெக்ட்2 க்கு 67 மற்றும் சப்ஜெக்ட்3 க்கு 97 காட்டப்படும் வெளியீடு ரோல் நோ is 4 நேம் is அஸ்வினி மற்றும் டோட்டல் is 251 இத்துடன் இந்த டுடோரியல் முடிகிறது
நம் slideகளுக்கு வருவோம்
சுருங்கசொல்ல இந்த டுடோரியலில் கற்றது மல்ட்டிபிள் இன்ஹெரிடன்ஸ் மற்றும் ஹைரார்ச்சிக்கல் இன்ஹெரிடன்ஸ்
பயிற்சியாக கிளாஸ் ஏரியா மற்றும் பெரிமீட்டர் ஐ உருவாக்கி
செவ்வகத்தின் பரப்பளவும் மற்றும் சுற்றளவை கண்டறியவும்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
மேலும் தகவல்களுக்கு contactspoken tutorialorg க்கு மின்னஞ்சல் எழுதவும்